இங்க வந்து ஒருத்தர் உள்ளாரா போறாரு.

வெளியில ரெண்டு கட்ட குச்சி இருக்கு.

இது பாரத் பெட்ரோலியம் பியோர் ஃபார் ஷோர்னு எழுதிருக்காங்க.

இதுல ஒருத்தர் சூட்கேஸ் தள்ளி கிட்டு போறார்.

சுத்திமுத்தி எல்லா பாரஸ்ட் ஏரியாவா இருக்கு.

இது ஒரு பூஜ நடக்குற கூடம் மாரி இருக்கு.

அந்த சிலைங்களுக்கு பின்னாடி வைட் கலர் டைகிராம்ஸ் போட்ருக்கு.

இது வெய்கிள் பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்கு.

இங்க ஆட்டோஸ் கார்ஸ்னு நெறைய வெஹிக்கள் இருக்கு.

ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உள்ள இருக்கு.

வெளியில எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் போட்ட ஒயர் நறையா இருக்கு.

இங்க ஹார்டின் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு.

ஹில் ஸ்டேஷன் பக்கத்ல இருக்கக்கூடிய ஸ்டேடியம் .

இங்க ஒருத்தர் வெளில நின்னுட்டு இருக்குறாரு.

இந்த பஸ் ஸ்டாண்ட் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

இது ஊட்டில இருக்கக்கூடிய ஒரு கட.

இந்த பிக்சர்ல ட்ராப்ஸ் லான்ட்றோமேட் அப்டினு போட்ருக்கு.

வெளியில ஒடுத்தர் நின்னு ஃபோட்டோ எடுக்குறாரு அவரப்பத்தி.

வெளியில கல்லு எல்லா நெறையா இருக்கு.

இந்த ப்ளே கிரௌண்ட்ல கம்பி போட்ட ஒரு ப்ளே ஸ்டேஷன் ஒன்னு இருக்கு கொழந்தைகளுக்காக.

மரொ நறைய தனிப்பட்ட முறையில இருக்கு.